இந்த இமேஜில் பஸ் ஒன்னு இருக்குது.

இந்த இமேஜில் கார் ஒன்னு இருக்குது.

இந்த ஸ்கூலோட நேம் சேக்ரெட் ஹட் ஸ்கூல் .

இந்த சோஃபா சேர் மேல ஓர் பேக் ஒன்னு இருக்குது.

அதுக்கு முன்னாடி டவர் ஒன்னு இருக்குது.

இதுக்கு மேல லைட்ஸ் எரிஞ்சிட்டு இருக்குது.

இந்த இமேஜ்ல நெறைய புல்கள் வந்து இருக்குது.

இங்கு நிறைய துணிகள் ஹேங்கர்ல மாட்டி விட்டிருக்காங்க.

இது நெறைய மக்கள் பெட்ரோல் அடிக்க லைனில் நின்னுட்டு இருக்காங்க.

மண்ணு சரிஞ்சு விழுகிற மாதிரி நமக்கு தெரியிது.

இந்த ரெண்டு கட்டல் மேல ஒரு பெண் உக்காந்துருக்காங்க இன்னொரு கட்டல்ல ஒரு தாத்தா உக்காந்துருக்கிறாரு.

ரெண்டு பச்சை நிறத்திலும் ரெண்டு கருப்பு நிறத்திலும் இருக்குது.